சி மற்றும் C லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் குறித்த ஸ்போக்கன் tutorialக்கு நல்வரவு
இந்த tutorialலில் நாம் கற்கப்போவதுLogical operatorகளான அம்பம்ப் லாஜிக்கல் ஆண்ட் உதாரணமாக
எக்ஸ்பிரஷன்1 அம்பம்ப் எக்ஸ்பிரஷன்2 லாஜிக்கல் ஒர் உதாரணமாக
எக்ஸ்பிரஷன்1 || எக்ஸ்பிரஷன்2
லாஜிக்கல் நோட் உதாரணமாக
இதை உதாரணங்களின் உதவியுடன் செய்யலாம்
இந்த tutorialஐ பதிவுசெய்ய நான் பயன்படுத்துவதுUbuntu 1110 இயங்குதளம் உபுண்டு ல் ஜிசிசி மற்றும் g கம்பைலர் வெர்ஷன் 461 லாஜிக்கல் operatorகளுக்கு அறிமுகத்துடன் ஆரம்பிக்கலாம்
சி மற்றும் Cல் 0 தவிர மற்ற மதிப்புகள் இருந்தால் ட்ரூ
நோன் செரோ எனில் ட்ரூ மற்றும் செரோ எனில் பால்சே லாஜிக்கல் operatorகளை பயன்படுத்தி Expressionகள்
ட்ரூ க்கு 1 உம் falseக்கு 0 ஐயும் திருப்புகிறது
இப்போது ஒரு உதாரணத்துடன் லாஜிக்கல் operatorகளை விளக்குகிறேன்
இது லாஜிக்கல் operatorsக்கான சி புரோகிராம்
மெயின் blockனுள் இந்த ஸ்டேட்மெண்ட்
வேரியபிள் aப் மற்றும் சி ஐ integerகளாக டிக்ளேர் செய்கிறது
பிரின்ட்ஃப் ஸ்டேட்மெண்ட்
aப் மற்றும் சி மதிப்புகளை உள்ளிட சொல்லி பயனரைக் கேட்கிறது
ஸ்கான்ஃப் ஸ்டேட்மெண்ட்
வேரியபிள் ஆ ப் மற்றும் cக்கான உள்ளீடை பயனரிடமிருந்து வாங்குகிறது
இங்கே பெரியதைக் கண்டறிய aன் மதிப்பை ப் மற்றும் சி உடன் ஒப்பிடுகிறோம் ஒரேசமயத்தில் ஒப்பிட லாஜிக்கல் ஆண்ட் operatorஐ பயன்படுத்துகிறோம்
இங்கே ட்ரூ மதிப்பைத் திருப்ப அனைத்து conditionகளும் உண்மையாக இருக்க வேண்டும்
பால்சே கண்டிஷன் ஐ சந்தித்த பிறகு அந்த எக்ஸ்பிரஷன் தொடர்ந்து மதிப்பிடப்படாது
எனவே அப் ட்ரூ ஆன பின்னரே எக்ஸ்பிரஷன் ஏசி மதிப்பிடப்படுகிறது
bஐ விட சிறியது எனில் எக்ஸ்பிரஷன் தொடர்ந்து மதிப்பிடப்படாது
முந்தைய கண்டிஷன்
ட்ரூ எனில் இந்த ஸ்டேட்மெண்ட் மதிப்பிடப்படுகிறது
பின் பிசி மதிப்பிடப்படுகிறது
ட்ரூ எனில் பின் ப் இஸ் கிரீட்டெஸ்ட் திரையில் காட்டப்படுகிறது
இல்லையெனில் சி இஸ் கிரீட்டெஸ்ட் திரையில் காட்டப்படுகிறது
இப்போது லாஜிக்கல் ஒர் operatorக்கு வருவோம்
இங்கே லாஜிக்கல் ஒர் ட்ரூ மதிப்பைத் திருப்ப ஏதேனும் ஒரு கான்ஷன் உண்மையாக இருக்க வேண்டும்
ட்ரூ கண்டிஷன் ஐ சந்தித்த பிறகு அந்த எக்ஸ்பிரஷன் தொடர்ந்து மதிப்பிடப்படாது
எனவே ஆ செரோ எனில் மீதி இரு expressionகள் மதிப்பிடப்படாது
ஆ ப் அல்லது சி ல் ஏதேனும் ஒன்று 0 எனில் இந்த பிரின்ட்ஃப் ஸ்டேட்மெண்ட் இயக்கப்படுகிறது
programன் முடிவுக்கு வருவோம்
ரிட்டர்ன் 0 மற்றும் எண்டிங் கர்லி பிராக்கெட்
இப்போது programஐ சேமிக்கவும்
எக்ஸ்டென்ஷன் c உடன் சேமிக்கவும் logicalசி என என் பைல் ஐ சேமிக்கிறேன் Ctrl Alt மற்றும் ட் விசைகளை ஒருசேர அழுத்தி டெர்மினல் ஐ திறக்கவும்
கோடு ஐ கம்பைல் செய்ய எழுதுக ஜிசிசி logicalசி o லாக் enter ஐ அழுத்துக இயக்க எழுதுக log Enter ஐ அழுத்துக நான் கொடுக்கும் மதிப்புகள் காணும் வெளியீடு சி இஸ் கிரீட்டெஸ்ட்
தே புரொடக்ட் ஒஃப் ஆ ப் ஆண்ட் சி இஸ் செரோ
வெவ்வேறு உள்ளீடுகளுடன் இந்த புரோகிராம் ஐ இயக்க முயற்சிக்கவும்
இப்போது அதே புரோகிராம் ஐ C ல் எழுதுவோம் நான் ஏற்கனவே இந்த புரோகிராம் ஐ எழுதியுள்ளேன்
அதைக் காணலாம்
இது C கோடு
இப்போது அதே புரோகிராம் ஐ C ல் எழுத சில மாற்றங்களை செய்வோம்
ஹெடர் fileல் ஒரு மாற்றம்
யூசிங் ஸ்டேட்மெண்ட் பயன்படுத்தப்பட்டுள்ளது
வித்தியாசமான உள்ளீடு வெளியீடு statementகள் உள்ளன
operatorகள் சி ல் செயல்பட்டதுபோலவே செயல்படும்
Saveல் சொடுக்கவும்
எக்ஸ்டென்ஷன் cpp உடன் பைல் சேமிக்கப்படுவதை உறுதி செய்க Ctrl Alt மற்றும் ட் விசைகளை ஒருசேர அழுத்தி டெர்மினல் ஐ திறக்கவும்
புரோகிராம் ஐ கம்பைல் செய்ய எழுதுக g logicalசிபிபி o லாக்1 இயக்க எழுதுக log1 Enter ஐ அழுத்துக நான் கொடுக்கும் மதிப்புகள் வெளியீடு சி programக்கு வந்தது போன்றே என காண்கிறோம்
வெவ்வேறு உள்ளீடுகளுடன் இந்த புரோகிராம் ஐ இயக்க முயற்சிக்க வேண்டும்
இப்போது சந்திக்ககூடிய ஒரு பிழையைக் காணலாம்
editorக்கு வருவோம்
இங்கே bracketகளை மறக்கிறோம் எனில்
இதையும் இதையும் நீக்கவும்
நடப்பதைக் காண்போம் programஐ சேமிப்போம்
terminalக்கு வருவோம் முன்போல கம்பைல் செய்து இயக்குவோம் பிழையைக் காண்கிறோம் எக்ஸ்பெக்டட் ஐடென்டிஃபையர் பீஃபோர் டோக்கன்
ஏனெனில் இங்கே இரு வித்தியாசமான எக்ஸ்பிரஷன்களைக் கொண்டுள்ளோம்
ஆண்ட் ஆப்பரேட்டர் ஐ பயன்படுத்தி அவற்றை ஒரே எக்ஸ்பிரஷன் ஆக மதிப்பிட வேண்டும்
இப்போது நம் புரோகிராம் க்கு வந்து அந்த பிழையைச் சரிசெய்வோம் பிராக்கெட்களை இங்கேயும் இங்கேயும் இடுவோம்
சேவ் ல் சொடுக்கவும் டெர்மினல்க்கு வருவோம்
முன்புபோல கம்பைல் செய்து இயக்குவோம் எனவே இப்போது இது வேலை செய்கிறது
சுருங்கசொல்ல
இந்த டியூட்டோரியல்லில் நாம் கற்றது லாஜிக்கல் ஆண்ட் உதாரணமாக
ஆ ப் ஆ சி லாஜிக்கல் ஒர் உதாரணமாக
ஆ 0 || ப் 0 || சி 0 பயிற்சியாக இந்த புரோகிராம் ஐ எழுதுக பயனரிடமிருந்து இரு எண்களை உள்ளீடாக பெற்று நோட் ஆப்பரேட்டர் ஐ பயன்படுத்தி இரு எண்களும் சமமா என சோதிக்கவும்
குறிப்பு ஆ ப் இந்த தொடுப்பில் உள்ள வீடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது httpspokentutorialorgWhat is a Spoken Tutorial இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணுங்கள்
ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் அறிய மின்னஞ்சல் எழுதவும்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
நன்றி